இந்த பிச்சர்ல ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது.

இந்த ஃபிளார் பாட்ஸ்க்கு நடுல ரெட் கார்பெட் ப்ளேஸ் பண்ண பட்ருக்கு.

இந்த பிச்சர் ஒரு கார்டன் மாரி இருக்கு.

அந்த வீடோட பில்லர்ஸ் எல்லாம் வைட் கலர் ல இருக்கு.

இந்த பிக்சர்ல ஒரு டெம்புள் தெரியுது அந்த டெம்புள் மூணு பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க.

நறையா பீப்பிள்ஸ் விசிட் பண்ண வந்திருக்காங்க.

அந்த பார்க் ல டிஃப்ரண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு.

டீ ஃபாக்டரிய நெறையா பேர் விசிட் பண்ண வந்துருக்காங்க.

இந்த பிச்சர் ல ஒரு லாண்ரி அண்ட் ட்ரை கிளீனிங் ஷாப் தெரியுது.

போஸ்ட் ஆபீஸ்ஸொட ஓட ஃப்ரண்ட்ல ஒரு டூ வீலர் பார்க் பண்ண பட்ருக்கு. நியர் பை டிஸ்டன்ஸ்ல ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ண பட்ருக்கு.

ஜிம் மோட கலர் பிளாக் வித் எல்லோ கலர் ல இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு டிரெயின் ட்ராக் தெரியுது அந்த ட்ராக்க சுத்தி நறைய ட்ரீஸ் அண்ட் ப்ளாண்ட்ஸ் இருக்கு.

டீர்ஸெல்லா இங்க நெறைய இருக்கு அது பிளாண்ட்ஸ சாப்டுட்ருக்கு.

ட்ரீஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்கையோட ரிஃப்ளெக்க்ஷன்ஸ் வாட்டர்ல தெரியிது.

இந்த பிச்சர்ல ஒரு சர்ச் தெரியிது.

இந்த ஷாப் ல நெறையா பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்காங்க.

இந்த மாஸ்க் ரெட் கார்பெட்டால கவர் பண்ணிருக்காங்க.

இந்த பிச்சர் ல ஒரு ஷாப் தெரியுது.

இந்த ஷாப்ல எல்லா ஃப்ரூட்ஸ்சஸு அவைலபிளா இருக்கு எல்லா ஃப்ரூட்ஸ்சஸு ஃப்ரஷ்ஷா இருக்கு.

அந்த ஜிம்ல தேவையான எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு.

ஜி பே ஃபோன் பே போன்ற எல்லா பேமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்ஸு இந்த ஷாப்ல அவைலப்பில்லா இருக்கு.

அந்த ஃபிளார் ஷாப் ல பூஜா ஐட்டம் ஸு அவைலபிலா இருக்கு.

அந்த ரோட்ல ஒரு லாரி டூ கார்ஸ் அண்ட் ஒன் டூ வீலர் தெரியிது.

ஃபிளாட் ஏரியா ஒட பாதி எடோ மட்டால கவர் பண்ணிருக்கு.